ஆஹ் நம்ம வந்து இப்போ ஆட்கள் தேவைப்படும் போது இந்த மாதிரி register பண்ணி வச்சிருந்தோம்னா நமக்கு பிற்காலத்துல வந்து ஏதாவது வேலை வந்து நம்ம தகுதி இருந்தா கண்டிப்பா எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்.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

AC ஆ maam